ஒரு ஸ்பீக்கருக்கு கீழ இந்துஸ்தான்னு ஒரு வட்டத்தில போட்டு அது கீழ சௌக் சாரே ரோட் காயா அப்டினு எழுதி இருக்கு.

அவருக்கு பின்னாடி இருக்கற ஷெல்ஃப்ல நறைய பொடவைங்கல்லா அடுக்கி வெச்சிருக்காங்க.

அதுக்கப்ரோ அந்த பொட்டிக்கு பக்கத்துலயே ரெண்டு பீரோ ஒரு பழைய பழக இருக்கு.

அந்த ரெண்டு பிரோவுமே ரொம்ப பழசா இருக்கு.

இந்த மண்டபத்துக்கு முன்னாடி அந்த வண்டிங்களுக்கு முன்னாடியு ரெண்டு பேர் நடந்து போயிட்ருக்காங்க.

அவருக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்ருக்கு.

அந்த ஆத்து கிட்ட ஒரு கரண்ட் போஸ்ட் இருக்கு.

அவருக்கு பக்கத்துல ஒரு பூ சட்டி இருக்கு.

இது ஊட்டில இருக்குற ஒரு எடோ இந்த எடத்துல நெறைய வண்டிங்கெல்லா போயிட்ருக்கு.

இது ஒரு பெட்ரோல் பங்க் இந்த பெட்ரோல் பங்க்ல நெறைய பேர் அவங்க வண்டிக்கு பெட்ரோல் போட வந்துருக்காங்க.

இந்த ஜிம்ல நெறையா ஒர்க்அவுட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ஸல்லா இருக்கு.

இந்த மிஷின் எல்லாமே நீல கலர்ல இருக்கு.

இந்த பஸ் ஸ்டாப்ல நெறையா பஸ் நின்னுட்ருக்கு அந்த பஸ்ளெல்லா நறையா பேர் உக்காந்துட்ருக்காங்க.

அந்த பெட்டுக்கு மேல இருக்கற செவுத்துல நெறையவு டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

இந்த காலேஜ்ஜ சுத்தி நெறைய மரோ செடியெல்லா இருக்கு.

அந்தக் கோவிலோட செவுத்துல ஆரஞ்சு கலரையும் பச்ச கலரையும் சேத்து வண்ணமா அடிச்சுருக்காங்க.

இங்க ஒரு எடத்துல கிறிஸ்மஸ் கொண்டாட்டோ நடந்துட்ருக்கு.

இந்த லிவ்விங் ரூம்ல மூணு சோஃபா சேர் போட்ருக்காங்க ஒரு டீபாய் போட்டுருக்காங்க.

இது ஒரு இரும்பு பொருள் இந்த இரும்பு பொருள மிஷின ஓட்றதுக்காக தயாரிச்சிருக்காங்க.